ஒரு கடை இருக்கு. கடையில பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

அதுக்கப்புறம் மூணு சேர் இருக்கு. கருப்பு கலரு சேரு .

சுத்தி இருக்குற எடோ எல்லா வெள்ள கலர்ல பெயின்ட் அடிசிருக்காங்க.

கீழ நெறைய ஒரு ரெண்டு மூணு தேங்காய் வச்சிருக்காங்க.

மீன் விக்கிறவங்க எல்லோ கலர்ல சாரி கட்டி இருக்காங்க இன்னொருத்தவங்க ப்ளூ கலர் சாரி கட்டி இருக்காங்க.

சீலிங்ல மட்டு வெள்ள இருக்கு.

ஒரு பீச்சோட வியூ தெரியுது.

இவ்வளவு அழகா தெரியுது பக்கத்துல ஒரு மரம் இருக்கு நிறைய தென்னை மரங்க நட்டு வுட்டுருக்காங்க.

முன்னாடி வயலின் வச்சிருக்காங்க கிட்டார் வச்சிருக்காங்க.

உள்ள கருவற அழகா பெயிண்ட் பண்ணி இருக்காங்க ஒரு கருவறைக்கு கோல்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அந்த புல்லுக்கு மேல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓடிட்டு இருக்காங்க.

அங்க கொஞ்சம் தூரத்துல ஒருத்தவங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டுருக்காங்க.

ஒரு ஸ்கூட்டி இருக்கு மூணு கார் இருக்கு ஒரு கார் கிரீன் கலர் ஒரு கார் கிரீன் கலர்ல தெரியுது.

ஒரு வாழ மரம் தெரியுது கெட்டி வெச்சிருக்காங்க.

வீடு தெரியுது ஏரி பக்கத்துல ஏரி கரை இருக்கு.

ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வராரு ரெண்டு பேரு வெயிட் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க.

நெறைய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி வெச்சிருக்காங்க ஷாட்டில் கார்க்குள்ள கார்க் வச்சிருக்காங்க ஷாட்டில் பேட் வச்சிருக்காங்க.

அதுமட்டுமில்லாம வாலி பால் வெச்சிருக்காங்க பேஸ்கட் பால் வெச்சிருக்காங்க ஃபுட் பால்லா வெச்சிருக்காங்க.

இந்த போட் ரெட் கலர்ல இருக்கு பக்கத்துல நெரைய பாறைங்க இருக்கு தூரத்தில ஒரு சர்ச் தெரியுது.